Hello

ஆஹ் கேகக்குது சுஜி டி உனக்கு

ஆ நானும் நல்லா இருக்கேன் சுஜி என்ன பண்ற? நானா இப்போதான் டி சாப்பட்டேன்

ஆஹ் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க

ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா உம் அக்கா பாப்பா எப்படி இருக்காங்க? ஆஹ் super ஆ இருக்காங்க டி நீ ஒருநாள் வாயேன் பாப்பாவ பாக்க

எங்க ஏதோ ஒரு இருக்கு முடியல அதான் இப்படியேதான்டி சொல்லிடு இருக்க வரவே மாட்ற ஹம் ஹம் நீ சாப்பிடியா? ஆ சாப்டேன் சுஜி ஹம் சரி சரி என்ன special அம்மா செஞ்சாங்க

இன்னைக்கா மீன் குழம்பு ஏயே super super மா ஹம் நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல chicken எடுத்தாங்க டி ஆஹ் ஆஹ் சரி சரி நீ வா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு. ஆ கண்டிப்பா அங்கதானா இருக்கீங்க இன்னும்

ஓ சரி சரி ஒருநாள் confirm ஆம் வரேன் டி தனம் நானு. ஹம் சரி சரி சுஜி

இன்னும் இல்ல டி நானு இன்னும் interview க்கு தாண்டி attend பண்ண பயந்துட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கேன் interview நாளே பயமா இருக்கு.

ஆமா டி படிச்சி முடிச்ச பாரு two month ஆக்கிடுச்சி இன்னும் interview போகாம ரொம்ப பயமா இருக்கு டி interview face பண்ணுறதுக்கே தைரியம் வரமாட்டுக்குது டி எனக்கு

ஹ தெரியல டி அந்த time க்கு போய் அந்த face பண்ணி சொல்லுறதுக்கு பயமா இருக்கு டி ரொம்போ அதேல்லலாம் நீ ஏதுவும் நினைக்காத அப்படி எல்லாம் என் நம்ம என் நினைக்கணும் அவங்க என்ன கேக்கபோறாங்க அப்படி என்ன கேள்வி அவங்க கேக்கபோறாங்க ஹம் எல்லாரும் அதுதான் சொல்லுறாங்க ஆனா எனக்கு அந்த பயம் face பண்ணுறதுக்கு தைரியம் இருக்க மாட்டுக்குது டி எனக்கு

என்ன கேக்க அவளோ பெரிய கேள்வி என்ன கேக்க போறாங்க என்ன அந்த interview ல முத என்ன கேள்வி கேப்பாங்கா நீ ஏதாச்சும் guess பன்னிருகயா நா பாத்த வரைக்கும் youtube ல video போட்டவரைக்கும் என்ன போட்டாங்கனா self intro குடுக்க தான் அந்த self intro குடுக்குறதுக்கே எனக்கு அவளோ பயமா இருக்கு எனக்கு தெரியுமா ஏன் self intro நா என்ன என்ன கேக்க போற self intro நா நீ என்ன குடுக்க போற உன் name குடுக்க போற இல்ல நீ எங்க படிச்ச என்ன percentage almost அது resume லே இருக்கும், அது வேற கதை but நம்ம சொல்லும் போது அவங்க எதுக்கு அந்த கேள்வி specific கா கேக்குறங்கானா நம்ம ஏதாச்சும் ஒரு detail அவங்களுக்கு சொல்லுவோமா அப்டின்ற பட்சத்துல தான் அவங்க கேக்ககுறங்கா self intro ஏதாச்சும் நம்ம education பத்தி இல்லனா நம்ம ஏதாச்சும் ஒரு goal இருக்கா அதுகாகதான் self intro குடுக்க சொல்லுவாங்க

ok வா ஹம் அதுக்கு என் நீ பயபடுற அதுகுலாம் ஒண்ணும் பயபடாத நீ பயந்துடே இருந்தா ஒண்ணும் ஆகாது

அப்போ இதுவே தமிழ் லனா ஹம் சொல்லு டி சொல்லு டி

ஆ எனக்கு இதுவே தமிழ் லனா பிரச்சனையே இல்லை எனக்கு face பண்ணி எனக்கு எவளோ எவளோ நேரம் கேட்டாலும் பதில் சொல்ல தயாரா இருக்கேன்

Most ஆ interview ல

ஹம் இப்போலாம் நா நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கு இல்லனுலாம் சொல்ல மாட்டேன், என்ன நீ self intro கேப்பாங்கா உனக்கு தெரியும் அத நீ எப்படி பேசணும்னுடு நம்ம google யே இருக்கு நிறைய ஆ நம்ம self intro இந்த மாறி குடுக்கணும் இந்த மாறி குடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு translation அந்த மாறி எல்லாம் பாரு grammar mistake ஏதாச்சும் வரும்னு நீ நினச்சனா அதுக்கு ஏத்த மாறி ஏதாச்சும் அதான் learn பண்ணுற மாறி பாத்துக்கோ உம் அப்படினு பண்ணிட்டு தான் டி இருக்கேன் அப்படிக்குட எனக்கு அந்த face பண்ணுறது அந்த பயம் இன்ற்றது ரொம்ப இருக்கு டி எனக்கு heavy ஆ இருக்கு எனக்கு ஆஹ் அஹ்

பயபடாத

ஆனா அத face பண்ணுறதுக்கே நீ ரொம்ப பயப்படுற

நீ எப்படி டி உனக்கு என்ன மாறி questions லாம் கேட்டாங்க நீ வேலைக்கு போரல ஆஹ் போறேன் டி

என்னையும் அந்த மாறி தான் கேட்டாங்க first self intro தான் குடுக்க சொன்னாங்க அஹ் நா நா சொன்னேன் இந்த மாறி நா இங்க இருந்து வரேன் இந்த மாறி படிச்சேன் இந்த college ல படிச்சேன் அப்படி இப்படிந்டு என்னுடைய details நா குடுத்தேன் அதுக்கு அப்பறம் அஹ் என்ன கேள்வி னா நீ என் இந்த company choose பண்ண அஹ் நீ உனக்கு யாரு இந்த company பத்தி சொன்னது அப்படினு கேட்டாங்க. இல்ல என் friend ஓட cousin sister சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னன் அவங்க இங்க job பண்றாங்களா யாரு அப்படின்னு கேட்டாங்க இந்த மாறி சொன்னேன், அவங்க name சொன்னேன் ஓ அவங்க தான் உங்களுக்கு சொன்னாங்களா அப்படினாங்க ஆமா அப்படினு சொன்னேன் ஹம் சரி அப்படினு சொன்னாங்க அதுக்கு அப்பறம் என் இந்த particular ஹம் ஆஹ் particular ஆஹ் இந்த ஒரு job மட்டும் நீ கேக்குற அப்படின்னு கேட்டாங்க அப்படினுலாம் இல்ல normal ஆஹ் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச field ல போனா நல்லா இருக்கும் நம்ம படிச்சது எதுவோ அதுக்கே அவங்களுக்கு ஏத்த field ல போனதான் நல்லா இருக்கும் என்ற பட்சத்தில் தான் இந்த job நான் choose பண்ணுறேன் மத்தபடி ஏதும் கேடயாது அப்படின்னு சொன்னேன். ஹம் ஓ அப்படியா அப்படினு சொன்னாங்க அதுக்கு அப்பறம் என்ன கேட்டாங்க அவ்ளோதான் ஹம் அத பேசுறதுலயே அவங்க இவ்வளோ time இவ்வளோ, ஒரு ஆளுக்கு interview எடுக்கணும்னா இவ்வளோ timing நம்ம இதெல்லாம் பேசதுக்குள்லே அந்த timing முடிஞ்சிரும்

இந்த மாதிரிக்குலாம் interview கேக்கமாட்ங்கள, இப்போ படிச்சும் நா அந்த மாறி job தேடிட்டு நீ வந்து மாறி தேடிட்டு இருக்க

நீ அந்த மாதிரிலாம் இருக்காதா நம்ம பயந்துடே இருந்தாலும் ஒன்னுமே ஆகாது அதெல்லாம் திரும்பி திரும்பி மறுபடியும் மறுபடியும் again and again னா சொல்லுறேன் Okay வா நீ படிக்கிருக்க நீ நல்லா தைரியமாதான class எல்லாம் பேசுவா எதுக்கு நீ பயப்படுற அஹ் அதான் சொல்லுறனு நானு நம்ம college அவளவா பேசிட்டேன் நானு இப்போ இந்த english யே face பண்ணும் போது கொஞ்சம் ரொம்ப பயமாவே இருக்கு எனக்கு அஹ் அதான் நா நம்ம parents யே தான் அவங்கள்ட இருந்தது நம்மளுக்கு அனுபிருக்கங்க நம்மளுக்கு அந்த education குடுத்துருக்காங்க so இப்போதான் english ல எவ்வளோலாம் நம்ம கஷ்டபடுரோமனு தெரிது ஹம் கண்டிப்பா சேர்க்கும் போதே வந்து நம்மள ஹம் சேர்க்கும் போது ஒரு english medium சேரத்துருந்தாங்கனா நம்மளுக்கு இவலோ கஷ்டம் வந்துருக்காது அஹ் ஆமா நா கூட அத பத்தி யோசிச்சிருக்கேன், நானும் first அந்த மாதிரி தான் இருந்தேன் உனக்கு இப்போ சொல்லுறேன் ஆனா எனக்கும் அந்த feeling இருந்தது அந்த பயம் இருந்தது அதுக்கு அப்பறம் சரி நம்ம இப்படியே உக்காந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது

போகல்லாம் என்னதோ என்ன அவங்க என்ன கேக்குறங்களோ கேக்கட்டும் தெரிஞ்சா சொல்லுவன் தெரியலயா எனக்கு தெரியலனு சொல்ல போறேன் அவளோதான் i don't know english அப்படினு சொல்லீரலாம் ஒரே வார்த்த அப்டின்ற தைரியதுல தான் போனேன் சரி ஏதோ அந்த google ல இருக்குறது எல்லாம் அப்படி prepare பண்னேன், அதுகூட எனக்கு இப்போ தெரிஞ்சது அளவுக்கு கூட நா வந்து interview attend பண்ணும் போது எனக்கு தெரியாது என் அதான் friend ஓட cousin sister அவங்க தான் சொன்னாங்க சும்மா நீ வந்து google ல போய்ட்டு நீ சும்மா oral ஆ அவங்க என்ன கேப்பாங்கா நம்ம எப்படி நம்ம எப்படி பேச போறோம் அப்படினு சொல்லுறதுக்கு நீ வந்து prepare பன்னிக்கோ

என்னடா இவங்க இப்படி prepare பண்ண சொல்லுறங்களே எப்படி பண்ணுறது இது அப்படினு சொல்லிட்டு அப்போதான் நா google போய்யி இந்த மாறி interview attend பண்ணனும் என்ன எப்படி எப்படி பேசணும் அவங்க என்ன மாதிரிலாம் questions கேப்பாங்க அப்படினு சொல்லிட்டு அத பத்தினா கொஞ்ச கொஞ்சமா அதுல translation tamil சொல்லி கேப்பேன் Chrome லயா இல்ல வந்து youtube லயா

இல்ல இல்ல இப்போ நீ போட்ட translation பாத்துடு இருந்தேன்

நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு word பத்தி ஒரு word அது இருக்கு அது english ல எண்ணனு தெரியல அப்படினு சொல்லும்போது அத pronunciation எப்படி ஹம் அது வந்து அதோட grammar போட்டு நம்ம எப்படி பேசணும் அந்த மாதிரி time ல வந்து அந்த google translate நா அந்த மாதிரி use பண்ணிக்கிட்டு அப்படித்தான் சும்மா நானே oral எல்லாம் அப்படியப்படி கொஞ்ச கொஞ்ச பேசி அங்க போய்ட்டு attend பன்னேன் ஏதோ select ஆகிட்டேன் இப்போ job போய்ட்டு இருக்கேன்

ஹம் போனப்போ என்னாசினா அவன் எடுத்த உடனே வந்து உங்கள பத்தி சொல்லுங்க சொல்லி english ல சொல்ல சொன்னாங்க

அவளோதான் அவரு இல்ல மா இங்க வந்து english தான் இங்க வந்து சொல்லணும் main main main முக்கியமானதே இங்க english தான்

அப்படிந்டாங்க அதுவே எனக்கு அதுவே ரொம்ப hurt ஆகிடுச்சி என்னடா இது நம்ம ஒரு first வாட்டி interview க்கு போறோம்

இருக்கும் போது நம்மள வந்து reject பண்ணி அனுப்ச்சி விட்டுடாங்களே ஹம் அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அந்த ஒரு time ல ஹம் இப்போ அதுவேற பன்னிட்டாங்கான இன்னும் எனக்கு பயம் வந்துட்டு எனக்கு போன first interview லே இப்படி சொல்லிட்டாங்க

ஹம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சி டி எனக்கு இப்போ இதுக்கு அப்புறம் எந்த வேலைக்கும் நம்மலால போக முடியாதா இப்போ எங்க போனாலும் interview கேக்ககுறங்க interview இல்லாத job னா supermarket அந்த மாதிரி தான் கேக்ககுறங்கா

ஆகலாம் ஒவ்வொரு company வந்து நம்மளுக்கு english தெரியாதா அப்படினு சொன்னா கூட accept பண்ணிபாங்க சரி பாரவாயில்ல நீங்க வந்து talent ஆ பண்ணுவீங்களா ஆ அப்டின்னு நம்ம talent எப்படி இருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி தான் questions கேப்பாங்கா அதுக்கு ஏத்த மாதிரி நாம manage பண்ணி பேசிடோம்னா பரவாயில்ல அவங்க வந்த language problem மட்டும் தான் but ஆனா இவங்களுக்ககு talent இருக்கு இவங்களுக்கு நம்ம work flow நம்ம சொல்லி குடுத்தோம்னா இவங்க பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க நீ வந்து இந்த sir இப்படி சொல்லிட்டாருணு சொல்லிட்டு நீ அந்த இதுக்கே நீ போகாத ஆனா ஒரு சில company லயும் அவங்க வந்து இல்லை சரி பரவாயில்ல ஹம்

அதுதான் வந்து அவங்க வந்து catch பண்ணுறது

அந்த மாதிரி விஷயதுலதான் நம்மள வந்து capture பண்ணிட்டு okay இவங்க வந்து language மட்டும் தான் தெரியல but வந்து ஒரு problem னூ வந்தா இவங்க வந்து face பண்ணுறாங்க அது எப்படியாச்சும் முடிக்கணும்னு நினைக்குறாங்க அப்படி mindset ல கூட ஒரு சிலர் இருப்பாங்க ஹம் ஆனா இப்படி இந்த மாதிரி சொல்லுறங்களா ஏதாச்சும் company ல talent தான் main சொல்லிட்டு இருக்கு இருக்கு நிறைய இருக்கு அப்படினுலாம் ஒண்ணும் கெடையாது language தான் நினைச்சனா இப்போ இந்த season ல தான் வந்து இப்போ just ஒரு ஒரு ten years அப்படினு நான் நினைக்குறேன் ten years fifteen years கிட்ட தான் எல்லாருமே english english medium சொல்லுறாங்க நம்மலாம் படிக்கும் போது english medium லாம் கம்மிதான்

கண்டிப்பா கண்டிப்பா அதான் சொன்னனே இப்போ வந்து english ன்றது ரொம்ப most off இடத்துல வந்து இப்போ வந்து compulsory ஆக்கிடுச்சி first வந்து தமிழ் எவ்வளத்துக்ககோ importance குடுததாங்களோ இப்போ english க்கு important போட்டாலும் குடுக்குறாங்க ஆஹ் இப்போ வந்து தமிழ் medium படிச்சிட்டு போனவனங்க face பண்ற முக்கால் வாசி problem இதுதான் வேல வேலைக்கு போகும் போது face பன்னுறதுதான் அஹ் அதான் அதனால வந்து அப்போ அப்போ நம்ம வந்து most off எல்லாருமே வந்து தமிழ் medium துலதான் வந்து படிச்சிருக்கங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லா company லயுமே english படிச்சவுங்களுக்கு தான் வேலைனா நிறைய company ஆளே எடுக்க மாட்டாங்க என்னா நம்ம பேசுனது எல்லாம் தமிழ் medium தான்

ஒரு ஒரு problem வந்தா ஒரு அத எப்படி face பண்ணுறோம் அத தான் பாப்பங்க talent யும் பாப்பங்க so அதனால நீ வந்து பயபடாத இதயே நிணச்சீட்டு இருக்காத ஐயோ இவங்க reject பன்னிடாங்களே இங்கயும் english தெரியாதே சொல்லிட்டு reject பன்னிருவாங்களோ அப்படினு நீ நினைக்காத

அதான் இப்போ வர சொல்லிறுக்காங்க interview க்கு